பண்டைய குடியிருப்பின் வகைகள் முற்காலத்தில் ஒரு குடியிருப்பானது அங்கங்கயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது ஒரு வீட்டின் அமைப்பானது அங்குள்ள சுற்றுச்சூழலுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கின்றது விவசாய பிரதேசங்களில் வீடுகளில் சுவர்கள் களிமண~ களிமண்ணாகவும் களிமண்ணாலும் கூரைகளும் வைக்கோலாலும் அல்லது மற்ற செடிகளின் புற்களாலும் வேயப்பட்டுள்ளது கூரை அமைப்பதற்கான சட்டங்களுக்கு அங்குள்ள மரங்களையோ பயன்படுத்திக் கொண்டனர் இம்மாதிரியான பண்டைய வீடுகளில் பெரிய முன்னேற்றம் பெரிய முற்றம் திறந்தவெளி காற்றோட்டம் வசதிகள் இருந்தன வீட்டின் அளவானது அங்குள்ளவர்களின் பொருளாதாரத்தை சார்திருத்தது குடியிருப்பு அமைப்புகள் குடியிருப்பு குழுமிய குளி~ குடியிருப்பு சிதறிய குடியிருப்பு என வகைப்படுகிறது குழுமிய குடியிருப்பு குழுமிய குடியிருப்பை மைய குடியிருப்பு எனவும் அழைக்கலாம் இவ்வகையான குடியிருப்பு வீடுகள் ஒன்றுக்கொன்று அருக~ அருகருகே அமைந்துள்ளன இவ்வகை குடியிருப்புகள் ஆற்று சமவெளிகளிலும் வளமான சமவெளியை ஒட்டியும் அமைந்திருக்கும் இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை வடக்கு சமவெளிகளில் தீபகற்ப கடற்கரை சமவெளிகளும் காணப்படுகிறது சிறிய குடியிருப்புகள் சிறிய குடியிருப்புகளை பொதுவாக அதிக வெப்பம் பகுதிகளிலும் மலை ப~ பாதைகளிலும் அடர்ந்து காட்டு பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காண முடியும் இவ்வகையான குடியிருப்புகளில் வீடு இடைவெளியை விட்டு காணப்படுவது வயல்வெளிகளோடு கலந்து காணப்படும் இது இந்தியாவில் இவ்வகையான குடியிருப்புகளை கோசிமலை பா~ பாதையின் வடக்கு பகுதிகளிலும் கங்கை சமவெளிகளிலும் ராஜஸ்தானின் பாலைவன பகுதிகளிலும் இமயம் மற்றும் நீலகிரியில்

கிராமப்புற குடியிருப்பு நீர்நிலைகளை ஒட்டி இடங்களாகிய ஆறுகள் ஏரிகள் மற்றும் ஊற்றுகள் அருகிலேயோ பெரும்பாலான கிராமப்புற குடியிருப்புகள் அமைந்திருக்கும் ஏனென்றால் வேளாண் தொழில்களுக்கு ஏற்ற நிலங்களுடன் அடிப்படைத் தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது இடங்களையோ மக்கள் குடியேற தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அதனால் விவசாய தொழில்களுக்கு ஆட்கள் பள்ளதாக்குகளாலும் கடற்~கடற்கரை சமவெளிகளும் கிராம மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக கருதப்படுகிறது கட்டட பொருளான மரம் கல் மற்றும் களிமண் போன்றவை எளிதில் கிடைப்பதால் கிராமங்களில் குடியிருப்பு

அமைப்பு அதன் நிலத்தோ~ தட்பவெப்ப நீர்நிலைகள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் செயல்பாடுகளை பொறுத்து அமையும் கிராமப்புற குடியிருப்புகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் நீர் வடிவளான செவ்வக வடிவளான வட்ட வடிவமான நட்சத்திர வடிவமான குடியிருப்புகள் என வகை பட்டுள்ளனர் நீள் வடிவ குடியிருப்பு சாலைகள் இருப்~ இருப்பு பாதைகள் ஆறுகள் அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கில் சரிவு ஆகியவற்றின் அருகில் கட்டப்பட்ட வீடுகள் தொகுப்பு நீள்வடிவ குடியிருப்பு எனப்ப~ எனப்படும் எடுத்துக்காட்டு இமயமலை ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர் ஆகிய பகுதிகளில் காணப்படும் குடியிருப்புகள் செவ்வக வடிவ குடியிருப்புகள் பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமனதாகவும் அகலம் குறைந்தும் காணப்படுகிறது

பகுதிகளில் காணப்படும் குடியிருப்புகள் ஒரு மையப்பகுதியை சுற்றி வட்ட வடிவமாக காணப்படும் குடியிருப்புகளை வட்ட வடிவ குடியிருப்புகள் என்கிறோம் இத்தகைய குறிப்புகள் குடியிருப்புகள் ஏரிகள் மற்றும் குளங்களை சுற்றி காணப்படுகின்றன நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் சாலைகள் ஒன்று சேரும் இடங்களிலிருந்து சாலைகளில் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி நட்சத்திர வடிவிலான காணப்படுகிறது

நீர்நிலை குடியிருப்புகள் இவ்வகையான குடியிருப்புகள் வறண்ட நில பிரதேசங்களில் நீர் நிலையை ஒட்டி பகுதிகளில் காணப்படுகிறது வறண்ட நில குடியிருப்புகள் வறண்ட நில குடியிருப்புகள் என்பது அதைச் சுற்றியுள்ள நிலத்தைக் காட்டிலும் சற்று உயரத்திலோ அமைந்துள்ள குடியிருப்பு ஆகும் நீர் ஆதாரங்களுடனும் நிலத்தோற்றத்தை அமைப்பாலும் முதல்நிலை குடியிருப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதில்லை இந்தியாவில் கேரளா கடல் கடற்கரையோரத்தில் மற்றும் கிழக்கு கடற்கரை டெல்டா கடற்கரையோ பகுதிகளில் இவ்வகையான குடியிருப்புகள் காணப்படுகின்றன நகர்ப்புற குடியிருப்புகள் நகர்ப்புற குடியிருப்புகளில் மக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைக் குடியிருப்புகளில் ஈர்க்கப்படுகின்றன நகரம் மற்றும் மாநகரம் பெருநகரம் ஆகிய நகர்ப்புறமாக காணப்படுகிறது நகர்ப்புற குடியிருப்புகள் வகைகள் நகர்ப்புறத்தில் வரையறையானது ஒரு நாட்டிற்கு மற்றொரு நாட்டிற்கும் வேறுபாடும் பொதுவான சில வகைபாடுகளாகவும் மக்கள் தொகையின் அளவு தொழில் அமைப்பு ஏதுவாக நகரம் குறைந்தபட்ச மக்கள் தொகையான ஐயாயிரம்க்கும் அதிகமான மக்கள் இருக்கோம் இடத்~ இடத்தையோடு நகரம் என்கிறோம் நகரங்களில் செயல்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில் நிர்வ~ நிர்வாக நகரம் இராணுவ நகரம் மற்றும் கல்வி நகரம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மாநகரம் நகரங்கள் பெரியதாக வளர்ச்சி அடையும் போது அவை பெருநகரம் என என்றழைக்கப்படுகிறது நன்கு வளர்ச்சி அடைந்த மத்திய வாணிப கொண்ட பல்வேறு தொழில்களை உள்ளடங்கிய ஒரு தனித்த குடியிருப்பே மாநகரமாகும் இந்தியாவில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமான உள்ள இடங்களையோ மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது மிகப் பெரிய நகரம் பத்து மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரமே மிகப் பெரிய நகரங்களாக மாறும் இது ஒரு தனித்த நகரமாகவும் செயல்படுகிறது கேன்டன் டோக்கியோ டெல்லி மும்பை முதலியன மிகப் பெரிய நகரத்தில் இருந்து சில எழுத்துக்காட்டுகள் ஆகும் மீப்பெரு நகரங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெரி~ மிகப் பெரிய நகரங்களின் மக்கள் தொகையை பத்து மில்லியனுக்கும் மேலானதாகவும் பெரிய நகராகவும் பரப்பைக் கொண்ட இடத்தைக் குறிப்பது மீப்பெரு நகரமாகும் பாஸ்டனுக்கும் வாஷிங்டன்க்கும் இடையே பிரதேசம் நன்கு அறிந்த மீப்பெரு நகரமாகும் இந்தியாவில் டெல்லி மும்பை கொல்கத்தா பெரிய நகர்ப்புற பகுதியே மீப்பெரு நகரமாகும் குஜராத்தின் காந்தி நகர் சூரத் வதோரா வதோதரா ராஜ்கோட் ஆகியவை முக்கியமான மீப்பெரு நகரமாகும் இணைந்த நகரம் மக்கள் தொகை வளர்ச்சி காரணமாக சில விரிவாக்கம் அடைந்து தொழில் வளர்ச்சி அடைந்து சில நகர்களையும் பெரு நகரங்களையும் நகர்ப்புறங்களையும் கொண்ட பிரதேசம் இணைந்த நகரமாகும் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை ஹரியானாவில் குர்~ குர்ஹான் பரிதாபாத் பரிதாபாத் உத்திரபிரதேசத்தில் உள்ள நொய்டா ஆகிய இணைந்த நகரத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் செயற்கைக்கோள் நகரம் அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான ஒரு பெருநகரங்களின் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்பட்டுள்ளது வீடுகளிலோ செயற்கைக்கோள்களிலோ நகரமாகும் பொதுவாக செயற்கைக்கோள் நகரங்கள் கிராமப்புறங்களில்

பொலிவு நகரங்கள் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள~ உள்கட்டமைப்பு வசதி வீட்டு மனை விற்பனை தொலைத் தொடர்பு எளியதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களிலோ சிறப்பு பொலிவுறு நகரங்களாகும் இந்தியாவில் புவனேஸ்வர் புனோ ஜெய்ப்பூர் சூரத் லூதியானா கொச்சி அகமதாபாத் ஜபல்பூர் விசாகப்பட்டினம் சோலாப்பூர் மற்றும் தாவனகெரா ஆகிய ஆகும் தமிழ்நாட்டின் மன்~ பன்னிரெண்டு முக்கிய நகரங்களில் பொலிவுறு நகரங்களாக மாற்றப்பட்டுள்ளன அவை சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் வேலூர் கோயம்புத்தூர் தூத்~ தூத்துக்குடி திண்டுக்கல் மற்றும் ஆஹ் ஈரோடு ஆகும் இயற்கை மனித~ மனிதன் நிறம் உயரம் திறமை உடல் வலிமை ஆகியவற்றை சமமாக உருவாக்கவில்லை மேலும் இயற்கை~ இயற்கையான சமூகத்துவம்

பொருளாதார ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சமூகமிக்கவையை சரி செய்ய முடியும் மக்களின் தங்கள் திறன் வலிமை என்னை

சமமான வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக வேண்டும் என்பது கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் சமத்துவம் என்றால் என்ன சமத்துவம் என்பது ஒரு மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு

வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவான நடத்தப்படாமல் இருத்தல் பேராசிரியர் லா~ லாஸ்கி லாஸ்கி அவர்கள் கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துப்படு~ நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் வெகுமதியை அளிப்பதிலும் சமத்துவம் கிடைப்பதாகவும் முதலாவது சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவராக வழங்கப்படிக~ படுகிறது சமத்துவ முக்கியத்துவம் சமத்துவம் பல நூற்றுக்களான மனித சமூகத்தை ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாகும் சமத்துவம் என்பது கோட்பாடு மனித இனம் அதனுடைய சாதி நிறம் பாலினம் இனம் அல்லது தேசிய ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்~ மதிப்புள்ளவராக இந்த கோட்பை அறைகூவுகிறது மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம் சமத்துவம் ஆகிய நீதியின் அடிப்படையில் நம்மூரை பயன்படுத்தும்போது மட்டுமே பொருள் இருக்கும் சமத்துவத்தின் வகைகள் சமூக சமத்துவம்

ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது அவர் அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும் புவிஈர்ப்பு சமத்துவம் அனைத்து குடி~ குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவமாகும் குடிமக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரர் சாதி மற்றும் சமயக்கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுவது கூடாது இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்தப்படுகிறது இந்தியாவில் அதை போலவே சட்டத்தின் ஆட்சியை கோட்பாடு பின்பற்றப்படுகிறது அரசியல் சமத்துவம் இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளோடும் அவற்றின் குடிமக்களும் அரசியல் உரிமைகளை உறுதி அளிக்கப்படுகின்றன அவை பின்வருமாறு வாக்களிக்க உரிமை பொதுவாக அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிடுதல் வேண்டும் இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கப்படுகிறது இந்தியாவில் பதினைந்து வயசு பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படுகிறது ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணாம் ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது இந்தியாவில் இருபத்தி ஐந்து வயசு பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தல் அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது பாகுபாட்டை கருத்துக்களை பல்வேறு வகைகளிலும் தெரிவிக்கலாம் நாட்டை பிரதமர் வாக்கின் மதிப்பு மற்றும் சாதாரண மனித வாக்கின் மதிப்பும் பொதுத் தேர்தலில் ஒன்றான என்பதாக சமத்துவத்தை குறிக்கப்படுகிறது பாலின சமத்துவம் மத மனித வளங்களில் மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தனது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்ளலாம் தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்படுத்தியுள்ளது பெண்களுக்காக சம உரிமை அளிக்கப்படவில்லை மேலும் அவர்கள் என்பதோடு சமூகத்தின் ஆண்களுக்கு அடுத்தடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர் அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆகவேண்டும் என்பது இல்லை ஆனால் உரிமைகள் பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் ஆகியவை ஆண்கள் பெண்கள் என்பது பொறுத்து அமைதல் கூடாது பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதலாகும் பெண்கள் பொருளாதார நடவடிக்கை பங்கெடுக்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் உரிமையை கொண்டவர்களாக ஆவர் பெண்கள் தமது திறனின் மற்றும் கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்கள் குறைவானவர்களாக அல்ல என்பதை நிரூபித்~ நிரூபித்துள்ளனர் பெண்கள் தற்போது எல்லையில் பாதுகாப்பு படை இந்திய விமானப்படைகளில் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவன் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்பது கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யூனிசெப் நிறுவனம் கூறு~ கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழாம் குறிக்கோளில் பாலின சமத்துவம் என்பது

அனைத்து அடிப்படையான உரிமைகளும் தோன்றுகின்றன மாண்பு என்பது கௌரவமான நேரான மற்றும் சிறந்த தகுதியாகும் ஒவ்வொரு மனிதனும் ம~ சமூகத்தின்

ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிறுத்தல் வேண்டும் சமூகத்தின் நாம் சமமாக நடத்தப்படுவது போல் சமூகம் நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம் இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் உலகில் அனைத்து நாடுகளிலும் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்கள் சமத்துவத்தை உறுதி அளிக்கப்பட்டுள்ளன இதைப் போன்று இந்திய ச~ அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாலு பதினைந்து பதினெட்டு மூலம் சமத்துவத்தை அளிக்கப்படுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டப்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒண்ணில் மேலும் வலிமை படுத்துள்ளது

அனைவரும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்துதல் முழு ஆற்றல்களையும் மேம்படுத்த ஊக்குவிக்குத்துதல் சட்டம் மற்றும் கொள்கைகளை வகு~ வழிவகு~ வகுத்தல் கல்வி முடிந்தவரை இந்தியாவில் உலகின் மிகப் பெரிய மக்களாட்சிய நாடாகும் சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஆகும் மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும் சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கப்படுகிறது சமூகம் நல்ல மு~ முறைகளை இயக்குவதற்கு சமம் ஒரு கோட்பாடுகளே ஆகும் ஆரம்ப காலங்களில் பேராசிரியர்களும் அரசர்களும் ஆட்சி செய்தனர் அரசர் சட்டம் இயற்றுதல் நிர்வாகம் நீதி வழங்குதல் ஆகிவற்றில் தலைமையிடமாக இருந்தன நிர்வாகம் அவர்கள் ஒருவரின் கையில் மட்டும் மட்டுமே இருந்தது மக்களின் நலன் என்பது அரசைப் பொறுத்து இருந்தது மக்கள் அரசிற்கு எதிராக செயல்படும் உரிமையை பெற்றிருக்கவில்லை பின்னர் அன்னிய நாடுகள் இந்தியாவை குடியேற்ற நாடாக உருவாக்கின குடியேற்ற நாடுகள் பின்னர் சுதந்திரத்தின் நாடுகளான அறிவிக்கப்பட்டுள்ளன இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மக்களாட்சி நா~ நாடானது குறிப்பாக ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு ஒரு வடிவமை அரசியல் முறை அவசியம்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

சுஜி உடனே திருமணம் வேண்டாம் நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டாள் கணவர் சங்கரன் முகத்தை பார்த்தாள் அவர் பிறகு பேசலாம் என்று தலை அசைத்தார் இரண்டு மூன்று இடங்களுக்கு வேலைக்கு apply பண்ணி இருந்தாள்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

நிறுவன அலுவலகம் முன்பு மகளை இறக்கி விட்டார் அப்பா கட்டட முகப்பே பிரம்மாண்டமாக இருந்தது கதவைத் திறந்து கொண்டு உள்ளே போனாள் வரவேற்பு hall லில் நுழைந்ததுமே வரவேற்புப் பெண்ணிடம் விசாரித்து விட்டு மூன்றாம் தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதால் lift ல் ஏறி மூன்றாம் தளத்திற்குச் சென்று கண்ணாடிக் கதவைத் திறந்தாள் AC முகத்தில் அடித்தது உள்ளே சென்றாள் சுற்றிலும் கண்களை சுழலவிட்டாள் இடதுபுற sofa வில் சிலர் அமர்ந்திருந்தனர் எதிர்ப்புற sofa ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் மணி பத்து நெருங்கியதுமே ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர் இவள் முறை வந்ததும் எழுந்து உள்ளே சென்றாள் good morning sir என்று நிமிர்ந்தவளின் கண்களில் அதிர்ச்சி நிமிர்ந்து பார்த்த அவன் கண்களிலும் வியப்பு தோன்றிய உடனே மறைந்தது நினைவு அவளை இழுத்துச் சென்றது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 பெண்ணோட அப்பா அழைத்தார் உடனே நான்கு பேரும் வந்தார்கள் இன்னும் ஒருத்தர் தட்டைப் பிடிக்க வேண்டுமே யாரைக் கூப்பிடுவது என்று திரும்பிப் பார்க்க பக்கத்தில் சுஜிதா நின்றிருந்தாள் உடனே பெண் வீட்டார் நீயும் வந்து தட்டப் பிடிம்மா என்று சொன்ன உடனே வந்து பிடித்தாள்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

மறுநாள் காலை அடர்ந்த சிவப்பில் பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து match ஆக தோடு வளையல் கழுத்தில் பவளமும் முத்தும் பதித்த dollar பொட்டும் செவப்பு நிறத்தில் வைத்து கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு பிரமிப்பு உண்டாக்கியது

சுஜியும் சாப்பிட்டுவிட்டு கிளம்பினாள் வேகமாக கிளம்பி அவளின் கால் படிகளில் தடுமாறி விட கீழே விழப்போனாள் விழும் முன் அவன் வந்து தாங்கி பிடித்தான் மொத்தமாக அவன் மேல் சரிந்திருந்தாள் வினாடி நேரத்தில் சுதாரித்து நிமிருமுன் அவன் லேசாக அணைத்தான் விடுங்கள் என்று திமிறினால் கண்களில் சீற்றம் மிக இப்படித்தான் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்வதா என்று சீறினாள் அவன் புன்னகையுடன் கீழே விழ இருந்தவளை பிடித்தது தவறா இது எந்த ஊர் நியாயம் என்று கேட்டான் செய்வதையும் செய்துவிட்டு சிரிப்பதை பார் என்று கொதித்தாள் அவனுக்கு அவளுடைய தவிப்பு வேடிக்கையாக இருந்தது hello hello என்று அவன் இரண்டு முறை அழைத்த பின்தான் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் yes sir sorry sir என்றாள் என்ன கனவா என்றான் இல்லை இல்லை sir அவன் table மீது file ஐ வைத்தாள் விஸ்வா file ஐ எடுத்து புரட்டிப் பார்த்தா பெயர் சுஜிதாவா என்றான் yes sir என்றாள் படிப்பு தகுதி ஆகியவற்றைப் பார்த்து முடித்ததும் file ஐ மூடினான் சரி நீங்க போகலாம் ஒரு வாரத்தில வீட்டுக்கு letter வரும் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் வெளியில் வந்ததும் அவளுக்கு படபடப்பு அடங்கவில்லை ஆனால் அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக் கொள்ளவில்லையே மறந்திருப்பானா என்று நினைத்தாள் நெஞ்சுக்குள் ஏனோ பிசைந்தது அது ஏன் என்று தெரியவில்லை இவ்வளவு பேரில் நமக்கு இந்த வேலை கிடைக்குமா என்று நினைத்தாள் வீட்டிற்கு வந்து மகளை பார்த்தவுடன் முகம் ஏன் இவ்வளவு லேசாக சோகமாக இருக்கிறது என்ற கவலையுடன் அம்மா கேட்டாள் ஏன்டா interview சரியா பண்ணலயா சரி விடுடா இந்த ஒரு company தானே இருக்கு என்று ஆறுதல் சொன்னார் தன் தவிப்பு புரியாமல் அம்மா வேதனைப்படுவதை பார்த்து அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா நன்றாகத்தான் செய்திருக்கிறேன் என்று சொன்னாள் சரி வா சாப்பிட்டுட்டு rest எடு சரியாயிடும் அடுத்த வாரத்தில் வேலைக்கான order வரவும் மலைத்து போனாள் நாம் வேலை கிடைக்காது என்றல்லவா நினைத்தோம்

வீட்டில் இருப்பது மூச்சை அடைப்பது போல இருந்தது அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா என்று சொன்னாள் சரிம்மா பார்த்து போயிட்டு வா என்று வசந்தா சொன்னார் சுஜிதா scooty ஐ எடுத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றாள் கோயில் ஓரத்தில் வண்டிய pass செய்துவிட்டு பூ வாங்கிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தாள் சாமி தரிசனம் முடித்து வெளியில் வந்து ஒரு ஓரமாக அமர்ந்தாள் மனதில் அமைதி வந்தது ஒரு முடிவெடுத்தாள் வேலைக்கு செல்வது என்றே பிடித்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் வேற வேலை தேடிக் கொள்ளலாம் என்று நினைத்தாள் மறுநாள் காலை டிபன் சாப்பிட்டுவிட்டு மதியத்திற்கும் டிபன் box எடுத்துக் கொண்டு ஸ்கூட்டியில் office சென்றாள் முதல் நாள் முதல் வேலை கொஞ்சம் பயமாக இருந்தது ஒரு மாத training என்று முடிந்தது bell அடித்தவுடன் குறிப்பு note ~ook உ சகிதம் கதவைத் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அவளையும் note book ஐயும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு குறிப்பெடுத்துக் கொடுத்தான் அவள் குறித்துக் கொண்டாள் உணவு இடைவேளையின் போது உடன் வேலை பார்க்கும் சேதுவும் ஜெயாவும் canteen ல் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதுதான் சேது ஆரம்பித்தான் சுஜிதா ரொம்ப கவனமா இருக்கணும் விஷ்வா ரொம்ப strict உ சட்டுன்னு கோபம் வரும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தப்பா பண்ணினோம் அவ்வளவுதான் நம்மள வறுத்தெடுத்துருவாரு என்று சொன்னான் சேது ரகசியமாக காதுக்கு அருகில் சொன்னதைக் கேட்டு விட்டு புன்னகையுடன் திரும்பியவள் அதிர்ந்தாள்

அவள் வேலையில் எந்த தவறும் நேராததால் நாட்கள் பிரச்சனை இன்றி சென்றன விஷ்வா காலையில் எழுந்ததுமே தோட்டத்தை வலம் வந்து கொண்டிருந்தான் உயர்ந்து நின்ற வீடும் சுற்றிலுமே காரோடும் பாதையும் தோட்டமும் எல்லாமே மனதைக் கொள்ளைக் கொண்டன அந்த தோட்டத்தின் நடுவே கம்பீரமாக நின்றான் தோட்டத்தின் மர நிழலில் bench கள் போடப்பட்டிருந்தன நிழற்குடைகள் வேறு அலங்காரமாக இருந்தன மின் விளக்குகளும் போடப்பட்டிருந்தன விஷ்வா என்ற தாயின் குரல் கேட்க படியேறி உள்ளே சென்றான் sofa ஒன்றில் தாயும் தந்தையும் அமர்ந்திருக்க எதிர் sofa ஒன்றில் கல்யாண broker அமர்ந்திருந்தார் விஷ்வாவை பார்த்தவுடன் புன்னகை புரிந்தார் அம்மா எதுக்கு கூப்பிட்டார்கள் என்று தெரிந்ததும் ஜாதகமும் பெண் photo வும் டீபாய் மேல் இருந்தது விஷ்வாவிடம் photo வை எடுத்து பார்க்க சொன்னார்கள் விஷ்வா photo வை பார்க்கவில்லை என்னம்மா நீங்க இப்படி அவசரப்படுறீங்களே எனக்கு பிடித்தமான பெண் கிடைக்க வேண்டாமா என்றான் இப்படியே எவ்வளவு நாள் தான் சொல்வ விஷ்வா எங்களுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்று அப்பா கேட்டார் கொஞ்சம் பொறுங்களேன் அப்பா எனக்கு பிடித்த பொண்ண உங்க முன்னாடி நிப்பாட்டறேன்னு என்றான் அம்மா அப்படி என்றால் பெண்ணை பார்த்து விட்டாயா என்று கேட்டார் சின்ன சிரிப்புடன் அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அம்மா என்றான் அப்பா எழுந்து கனிவுடன் மகனின் முதுகில் செல்லமாக தட்டிவிட்டு சென்றார் அப்பொழுது மாடிப்படியில் இருந்து புள்ளிமான் போல துள்ளி குதித்துக் கொண்டு இரண்டு இரண்டு படிகளாக தாவிக் குதித்து வந்தாள் அனு அண்ணா நீங்கள் office போகும்போது என்னை college ல drop பண்ணிடுங்க அண்ணா கிளம்பியாச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குது இன்று காலையில இருந்தே வானம் ஏன் மப்பு மந்திரமா இருக்குதுன்னு யோசிச்சேன் என்று தெரியாமல் சொன்னான் என்ன நீ கண்ணாடி முன்னாடி நின்னா உனக்கு நேரம் போகவே தெரியாது இல்லையா நீ ஒரு நாளாவது late இல்லாம college க்கு போயிருக்கிறியா என்று கேலி செய்தான்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 மகனை நினைத்தாலே தாயார் மிகுந்த பெருமைதான் இந்த வயதில் தொழிலிலும் அவனுக்குரிய கெட்டிக்காரத்தனமோ வேலை என்று வந்து விட்டால் எத்தன இடையூறு வந்தாலுமே நிமிர்ந்து நின்று எதிர்கொள்வதும் office என்றால் வேலையைத் தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் தர மாட்டான் அதே போல தம்மிடம் வேலை பார்ப்பவருக்கு இருக்க வேண்டும் என்றும்முன் நினைப்பான் தங்கை அணுவை college ல் கொண்டுவிட்டு office சென்றான் முடிக்க வேண்டிய வேலை இருந்ததால் முன்னாடியே சென்றுவிட்டான் அலுவலகத்தில் சிலரைத் தவிர மற்றவர்கள் யாரும் வரவில்லை மறுநாள் சுஜிதா office leave போட்டிருந்தா அம்மா relation ஒருத்தருக்கு திருமணம் என்று அப்பா கல்யாணத்திற்கு வர முடியவில்லை சுஜி அதனால நீ office ல leave போட்டுட்டு கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று அம்மா சொல்லியிருந்தார் அவளுக்கும் வெளியில் செல்ல வேண்டும் போல இருந்ததால் சொந்தங்கள் எல்லாரும் வருவார்கள் நம்ம set எல்லாம் வந்திருக்கும் என்று நினைத்து உடனே வரேன்ம்மா என்று விட்டாள் அம்மா நாம அடுத்த வீட்டு கல்யாணத்திற்கு போய் வந்தால் நம்ம வீட்டு கல்யாணம் எப்போது என்று மகளைப் பார்த்தார் சுஜி உடனே தலையை குனிந்து கொண்டா அவளையும் அறியாமல் அவள் மனதில் விஷ்வாவின் முகம் வந்து போனது விஸ்வா என்ன நினைக்கிறான் என்றே தெரியவில்லை கடின முகமும் laser பார்வையும் அவள் மனதில் தோன்றின சிரிக்கவே மாட்டானா என்ற ஏக்கம் தோன்றியது உடனே ச்சே என்ன நினைப்பது என்று தோலை குலுக்கிக் கொண்டாள் அம்மா சீக்கிரம் ready யாகு என்று சொல்லி விட்டு போய்விட்டார் shampoo போட்டு அலசிய கூந்தல் பட்டாக பளபளத்தது இடுக்கு கீழ் தொங்கியது தலையை அழகாக வாரி clip போட்டாள் தளர பின்னி பாதியில் band போட்டாள் முடி சீவி சுருட்டி விட்டாள் நெற்றியில் விழுந்த கூந்தல் சுருளை ஒதுக்கி விட்டாள் மயில் கழுத்து colour ல் பட்டுப்புடவை கட்டி மேட்ச்சாக blouse உம் போட்டிருந்தாள் தலை நிறைய மல்லிகை காதில் முத்துத்தோடு ஜிமிக்கி கழுத்தில் முத்து மாலை கையில் முத்து வளையல் அணிந்து கண்ணாடியில் பார்த்தாள் பெண்களிடையே சற்று அதிகமான உயரம்தான் கொடி உடல் பிறை நெற்றி கயல்விழி பார்ப்பவரின் உள்ளம் கொள்ளை போனது தாயார் குரல் கொடுத்தார் சுஜி இன்னுமா ready ஆகல இதோ வந்துட்டேன்ம்மா என்று கீழே இறங்கி வந்தாள் car ல் ஏறி கல்யாண மண்டபம் வந்து இறங்கினர் திருமணம் முடிந்ததும் வசந்தி பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கவும் அவள் set உடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள் அவள் set ல் புதிதாக ஒரு பெண்ணைப் பார்த்தாள் பக்கத்தில் இருந்த அவளிடம் யார் என்று விசாரித்தாள் அவள் பெண் வீட்டாருக்கு சொந்தம் என்று கூறினாள் hi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 சுஜிதா வாங்களேன் என் அம்மாவிடம் உங்களை அறிமுகப் படுத்துகிறேன் என்றாள் சரி என்றவள் அனுவுடன் சென்றாள் அம்மா இது என்னோட புது friend சுஜிதா சாவித்திரி அம்மா திரும்பி பார்த்தார் சுஜிதா கை கூப்பி வணக்கம் aunty என்றாள்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 வசந்தி மகளைக் காணவில்லை என்று திரும்பிப் பார்த்தார் மகள் நிற்பதைப் பார்த்தவர் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று பக்கத்தில் வந்தார் வந்ததும் சுஜி அம்மாவிடம் இவர்கள் என் friend அனுவுடைய அம்மா என்று சாவித்திரி அம்மாவே அறிமுகப்படுத்தி வைத்தாள்

நீ கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார் சுஜி அம்மாவை திரும்பி பார்த்தவுடன் சாவித்திரி அம்மாள் வசந்தியிடம் நீங்களும் சுஜியும் கட்டாயம் வர வேண்டும் என்று visiting card டை கொடுத்தார் அதைப் பெற்றுக் கொண்ட சுஜியின் தாயார் நான் வர முடியவில்லை என்றாலுமே சுஜியை அனுப்பி வைக்கிறேன் என்றார் மறுநாள் super market சென்று திரும்பும் வழியில் கூட படித்த friend ஐ பார்த்தாள் சுஜி hi ரவி hi மனோ என்று scooty யை நிறுத்தினாள் அவர்களும் அவளைப் பார்த்து hi சுஜி எப்படி இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கிற வேல பார்க்கிறியா இல்லையா என்று மாறி மாறி இருவரும் கேட்டனர் மெதுவா மெதுவா கொஞ்சம் மூச்சு விட்டுக் கொண்டு பேசுங்களேன் என்று சிரித்தாள் ஒரே ஒரு கேள்வியா கேளுங்களேன் நான் நிதானமா சொல்வேன் இல்லையா இத்தனை கேள்வியும் ஒரே மூச்சில கேட்டா எப்படி அதுவும் இந்த நடுரோட்டில நின்று கொண்டு என்றாள் சரி சரி வா அந்த hotel ல போய் உட்கார்ந்து கொண்டாது பேசலாம் என்றார்கள் சரி என்று அவளும் scooty யை park பண்ணிவிட்டு உள்ளே சென்றாள் மூவருக்கும் snack சொல்லி விட்டு திரும்பினான் ரவி சுஜி நாங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலயே காணோமே மூவரும் பேசிக்கொண்டிருந்த நேரம் போனது தெரியவில்லை அவர்களுக்கு அங்கு வெளிநாட்டு நபர் ஒருவர் வந்து hotel லில் தங்கி இருப்பதால் அவரை பார்க்க விஷ்வா வந்திருந்தான் அவர் வந்ததும் விஷ்வா இரண்டு பாதாம் கீர்க்கு order சொல்லி விட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் லேசாக பின்புறம் திரும்பி பார்த்த விஸ்வா சுஜியை பார்த்துவிட்டான் இவள் எங்க இங்கே யாருடன் வந்திருக்கிறாள் என்று பார்த்தான் அவன் வந்த வேலை முடிந்ததும் கூட அவள் இன்னும் பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள்

நீங்க இங்க என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறாய் என்று ஏளனமாக கேட்டான் அவள் என் friends கூட வந்தேன் என்று சொன்னாள் அவளை வெறுத்து நோக்கி விட்டு விடு விடு என்று சென்றுவிட்டான் அவளுக்கு சந்தோஷம் எல்லாமே பறந்துவிட்டது ஏன் எப்ப பாத்தாலும் இப்படி கடுகடுன்னு பேசிட்டு இருக்கிறான் என்று நினைத்தாள் மறுநாள் ஞாயிறு சோம்பலாக விடிந்தது மெதுவாக எழுந்து குளித்துவிட்டு சாப்பிட்டு முடித்தவுடன் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தாள்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

அம்மா அடுப்படியில் இருந்து வெளியில் வந்தவர் மகளைப் பார்த்து வண்டியில் எப்போது நீ வரும்போது மணி எட்டுக்கு மேல் ஆயிடுமே அதனால நீ auto ல போயிடு என்றார் இல்லம்மா எனக்கு வண்டிதான் சரிப்படும் என்றாள் என்னவாவது செய் சொன்ன பேச்சைக் கேட்கிறதும் இல்லை ஜாக்கிரதை வண்டிய மெதுவா ஓட்டு என்றார் சரிம்மா நான் வேண்டுமானால் வண்டியை தள்ளிக்கொண்டே போகட்டுமா என்று சிரிக்காமல் கேட்டாள் தாய் செல்லமாக தலையில் தட்டி போக்கிரி கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை என்றார் சரி வரேன்மா என்றபடி வண்டியை எடுத்தால் நேராக main road க்கு வந்து கூட்ட நெரிசலில் ஊர்ந்து சென்றாள் address சை சரி பார்த்து ஒதுக்குப்புறமாக இருந்த தனி பங்களா முன் வண்டிய நிறுத்தி பார்த்தாள் பங்களாவின் கம்பிரமும் அதன் முகப்பு அழகும் பங்களாவை சுற்றின தோட்டமும் அடர்ந்த மரங்களும் அதன் காலி இடங்களும் car parking உம் அவளுக்கு பிரமிப்பை ஊட்டின address சரிதானா இல்லை தவறி வந்துவிட்டோமா என்று சரி பார்த்தாள் சரியான முகவரிதான் என்று நினைத்தாள் அவர்கள் வீடு டி நகரில் இருப்பதால் நெருக்கம் அதிகம் காலி இடம் கிடையாது அளவான வீடு சின்ன தோட்டம் உண்டு gate அருகே இவள் நிற்பதைப் பார்த்த watchman அருகே வந்து விசாரித்து gate ஐ திறந்து விட்டான் உடனே அனு தாவி வந்து அண்ணி என்று கட்டப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள். உடனே அவளை விடுவித்து விட்டு என்ன இது ஏதாவது சந்தோஷம் என்றால் கட்டிப்பிடித்து முத்தம் இடுவது உங்கள் குடும்ப பழக்கமா என்றாள். அண்ணி கேட்பது புரியாமல் மலங்க விழித்தாள்.

அவள் அவனை முறைத்தாள். மறுநாள் சுஜியும் கிளம்பி விஸ்வாவுடன் கீழே சாப்பிட வந்தாள். வந்தவள் அத்தையிடமும் மாமாவிடமும் நான் office போகிறேன், வீட்டுல சும்மா இருக்குறது bore அடிக்குது என்று permission கேட்டாள். தாராளமா போயிட்டு வாம்மா என்றார் இருவரும்.

விஸ்வா இப்படி சொன்னதுமே சுஜிக்கு சிரிப்பு வந்து விட்டது. வாயில் இட்லியை வைத்து கொண்டு சிரித்தது பொரை ஏறி விட்டது. விஸ்வா உடனே இடது கையால் தலையை தட்டி வலது கையில் தண்ணீரை குடிக்க உதட்டில் வைத்தான். தண்ணீரை இரண்டு மடங்கு குடித்ததும் தான் இருமல் நின்றது. கண்களில் நீர் வந்து விட்டது. அவன் pant pocket ல் கையை விட்டு towel ஐ எடுத்து அவள் நீட்டிய கையை தடுத்து தானே கண்களை துடைத்து விட்டான். அவளுக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. கொடுங்களேன் நானே துடைத்து கொள்வேனே என்றாள். பரவாயில்ல நானே தொடச்சு விடுறேன் இதுல என்ன வெட்கம்? சுஜி இன்னும் ஒரு இட்லி வைய்த்து கொள்ளேன் என்று மாமியாரிடமோ போதும் அத்தை நான் weight போட்டுடுவேன் என்றாள். ஆமாமாம் இப்போவே weight தாங்க முடியலை இன்னும் weight போட்டாள்னா என்னால தாங்க முடியாது என்று சொல்லி ஒருவரும் அறியாமல் அவள் கையை பிடித்து அழுத்தினான். போடா போக்கிரி என்ன பேசுறதுன்னே தெரியல.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 அனு என்ன சின்ன பெண்ணா அத்தை அவளை அவள் பாத்துக்குவா நானும் அவளுக்கு எடுத்து சொல்றேன். ஆமாம் நீ ரொம்ப பெரிய மனுஷி பாரு நீ வந்து எடுத்து சொல்றியாக்கும். உனக்கு எடுத்து சொல்லவே ஆளில்லாம தான் நீ இப்படி இருக்கிற என்று குத்தினான். இவன் எப்படி சிரிச்சு பேசுவதிலும் வல்லவனோ குத்துவதிலும் வல்லவன் தான். அவன் இடது கரத்தால் அவள் கையை பற்றி இருந்தவன் விடவேயில்லை. அவள் மெதுவாக அவன் கைகளிலிருந்து தன் கையை உருவி கொண்டு கை கழுவ சென்றாள். அவனும் கை கழுவி விட்டு இரண்டு பேரும் office சென்றார்கள். office ல் அனைவரும் வியந்தனர். தன் கூட வேலை பார்த்தவள் அவரை பற்றி அவளிடமே புகார் சொல்லியிருக்கோம் இப்பொழுது office க்கு வந்திருக்கிறாள் நம்மிடம் எப்படி பழகுவாளோ என்று யோசித்தனர். ஆனால் அவள் எப்பொழுதும் போல எல்லோரிடமும் சகஜமாக பேசினாள். அவள் முன் பார்த்த வேலையயையே பார்த்தாள். வேலை முடிந்ததும் விஸ்வாவை நிமிர்ந்து பார்த்தாள். இருவர் உள்ளே உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்தனர். மதியம் சாப்பாட்டு இடைவேளை சாப்பாடு வீட்டிலிருந்து வந்தது driver சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். இவள் சாப்பிட உள்ளே எழுந்து போனாள். விஸ்வாவின் அறைக்கு எதிர்ப்புறம் ஒரு அறை இருந்தது அதை திறந்து உள்ளே சென்று வா என்று அழைத்தான். அவள் இந்த office ல் தான் வேலை பார்த்தாள் ஆனால் இப்படி ஒரு அறை இருப்பது அவளுக்கு தெரியாது. அதை வாய் விட்டே கேட்டு விட்டாள். அப்பொழுது உனக்கு எதுக்கு தெரியணும்? இது நான் rest எடுக்கும் அறை என்றான்.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 அவன் அதற்குள் இரண்டு chair ஐ எடுத்து போட்டான். நீங்களும் கை கழுவிட்டு வாங்களே சாப்பிடலாம் என்றாள். உத்தரவு தேவி என்று பவ்யமாக சென்றான். அவள் உடனே கலகலவென்று சிரித்து விட்டாள். அவன் நின்று அவள் சிரிப்பதை பார்த்தான். சிவந்த சின்ன இதழில் முத்தமிட வேண்டும் போல ஆவல் எழுந்தது. உடனே மனதை மாற்றிக் கொண்டு கை கழுவ சென்று விட்டான். அவன் அவளை அப்படி பார்க்கவும் சிரிப்பை உடனே நிறுத்தி விட்டாள். அவன் கண்களில் ஏதோ ஏக்கம் தெரிந்தது ஏன் என்று நினைத்தாள். சாப்பாட்டை எடுத்து அவனுக்கு பரிமாறி விட்டு தனக்கும் போட்டுக் கொண்டாள். ஏன் சுஜி பெண்கள் தான் ஆண்களுக்கு பரிமாற வேண்டுமா ஆண்கள் நாங்கள் பரிமாறக்கூடாதா? ஓ தாராளமாக எனக்கு கூட சாதம் போட்டு சாப்பிட பிடிக்காது. என் அம்மா ஒரு நாளைக்கி சாப்பாடு போட்டு சாப்பிடு என்று சொன்னால் எனக்கு பசியில்லை என்று சொல்லி விடுவேன். பிறகு அம்மா தட்டில் போட்டு பிசைந்து ஊட்டி விடுவார்கள். எனக்கு நானே சாப்பிடுவதை விட ஊட்டி விட்டால் தான் பிடிக்கும். கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவேன் என்று சொன்னாள்.

மறுக்க முடியாமல் அவள் வாங்கி கொண்டாள். பாதி சாப்பிட்டதும் நீங்கள் சாப்பிடுங்கள் நான் மீதியை சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றாள். சரியென்று அவனும் சாப்பிட்டான். அவளுக்கு கண் கலங்கி விட்டது. இவ்வளவு அன்பை வைத்திருப்பவன் ரேகாவிடம் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான்?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

சிறுது நேரத்தில் intercom ஒலித்தது அதை எடுத்து கேட்டவள் சுஜி நானும் ரேகாவும் வெளியே செல்றோம். மதியம் சாப்பாடு வெளியே முடித்து விடுவோம். நீ எனக்காக காத்திருக்க வேண்டாம் நீ சாப்பிட்டு விடு என்று phone ஐ வைத்தான். சிறிது நேரத்தில் இருவரும் வெளியே சென்றனர். இவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. இருவருக்கும் என்ன ஒரு அழுத்தம் இருந்தால் இப்படி ஜோடி போட்டு கொண்டு போவார்கள்? அந்த ரேகாவோ எங்கே போயிற்று அறிவு? இதுநாள் வரை எப்படியோ இப்பொழுது அவன் கல்யாணமானவன். நாம் அவனோடு சேர்ந்து ஊரு சுற்றலாம் என்று தெரிய வேண்டாமா. அவள் தான் இப்படி என்றால் விஸ்வாவுக்கு எங்கே போயிடுச்சு கட்டின மனைவி இருக்கையில இவளை கூட்டிட்டு ஊர் சுத்த. வரட்டும் இன்னக்கி ரெண்டுல ஒண்ணு கேட்டுடறேன். மதியம் சாப்பிட கூட பிடிக்கவில்லை அப்படியே எடுத்து வைத்தாள். மாலை ஐந்து மணி ஆகியும் விஸ்வா இன்னும் office க்கே வரலை. இவள் எழுந்து வீட்டுக்கு வந்து விட்டாள். வீட்டிற்கு போனதுமே எதிர்ப்பட்ட மாமியார் விஸ்வா வரலையா நீ மட்டும் வர்ற என்று கேட்க அவர் வெளியே போயிருக்கிறார் அத்தை என்று விட்டு மாடிப்படி ஏறினாள்.